சுஜியிடம் வந்தான் சுஜி நீ எங்க இங்க அவன் குரல் கேட்டு திரும்பி ஆடிப் போய் விட்டாள் என்ன பதில் சொல்வது என்று அதற்குள் அவளை doctor கூப்பிடவே உள்ளே சென்றாள் கூடவே அவனும் சென்றான் உனக்கு உடம்புக்கு என்ன சுஜி என்னிடம் சொல்லியிருந்தால் நானே கூட்டிட்டு வந்திருப்பேனே என்று கேட்டான் அவளுடன் விஷ்வாவும் கூடச் செல்லவும் யார் என்று கேள்விக்குறியுடன் doctor பார்வையை நிமிர்த்தினார் இவர் என்னோட husband என்றாள் ஏங்க sir இதுக்கெல்லாம் தனியா அனுப்பலாமா கூட பெரியவங்க வர்றதில்லையா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் பொறுப்பே கிடையாது என்று advice செய்தார் விஷ்வாவுக்கு ஒன்றும் புரியவில்லை சுஜிக்கு என்ன doctor என்று கேட்டான் doctor அவளையும் அவனையும் மாறி மாறி பார்த்தார்

sorry doctor ஏதோ தப்பு நடந்திடுச்சு i am sorry sorry doctor நாங்க கிளம்புறோம் என்றான் நீங்க ரெண்டு பேருமே என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்க எனக்கு வேல வெட்டி இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா sorry sorry very sorry doctor என்று சொல்லி விட்டு அவள் கைகளை பிடித்து தரதரவென்று இழுத்துச் சென்றான் car ரினுள் தள்ளிவிட்டு கதவை அறைந்து சாத்திவிட்டு மறுபடியும் வந்து கதவைத் திறந்து ஏறி உட்கார்ந்தான் car ஐ வேகமாக எடுத்தான்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

கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வடிந்தது உதட்டால் பற்களை கடித்துக் கொண்டு பேசாமல் நின்றாள் நான் கேட்கிறன்ல ஏன் இப்படி செஞ்ச என்னிடம் ஏன் சொல்லல கடுமையாக கேட்டான் அவளுக்கு கோபம் வந்தது கண்ணில் நீருடன் நிமிர்ந்து பார்த்தாள் அவன் என்ன நினைத்தானோ அவளை அப்படியே அணைத்துக்கொண்டு ஏன் இப்படி செய்தாய் என்னிடம் ஏன் மறைத்தாய் எப்படி மனசு வந்தது உனக்கு என் குழந்தையை சுமக்க உனக்கு ஏன் தயக்கம் இல்லை பிடிக்கலையா என்று துடிதுடித்தான் சுஜி அவன் துடிப்பை பொறுக்க மாட்டாமல் என்னை மன்னிச்சிடுங்க என்று அவன் மார்பில் சாய்ந்து கதறிவிட்டாள் அவளை அப்படியே அழைத்து வந்து கட்டிலில் அமர்த்தி தானும் உட்கார்ந்து கொண்டு ஏன் சுஜி உனக்கு என்ன பிரச்சனை என்னிடம் சொல்லு என்றான் அவள் தயக்கமாக நீங்க என்ன விரும்பலை அந்த ரேகாவைத்தானே விரும்புறீங்க என்று நினைத்தேன் நான் எப்பொழுது அப்படி நடந்து கொண்டேனா office ல் உங்களுக்கு அவள் முத்தம் கொடுக்கலையா அது நானே எதிர்பாராதது அவள் என் நண்பனின் தங்கை அவன் வெளிநாட்டில் இருப்பதால் என்னிடம் அவளை பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான் அந்த பழக்கத்தில் அவள் அட்டையாக ஒட்டிக்கொண்டாள் நான் அவளுடன் வெளியே செல்லும்போது உன் கண்ணில் பொறாமை தெரிந்தது உன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை அதனால் உன்னை தூண்டி விட்டேன்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

அவள் முத்தமிட்டதற்கு நான் என்ன செய்ய முடியும் உடனே கோபம் கொண்டு விலகி அமர்ந்தாள் அவளை தன் அருகில் இழுத்து வைத்துக் கொண்டு பேசினான் முதலிரவு அன்று பேசி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு மண வாழ்க்கையை தொடங்குவோம் அதுவரை நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று நினைத்தேன் அன்று இரவு ரேகாவின் phone வரவும் எனக்கு கோபம் வந்து விட்டது

எனக்கு அங்கே இருக்க முடியவில்லை ஏன் இரண்டு நாள் இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன் என்று இருந்தது பிறந்தநாள் விழாவிற்கு கிளம்பும் போது உன் மனம் இளகி இருப்பதை உணர்ந்து கொண்டேன் வீட்டிற்கு வந்ததும் நீ வேறு குளித்துவிட்டு அப்படியே வந்ததும் நான் என்னை மறந்தேன் நான் site க்கு சென்றிருந்தபோது உன் வீட்டில் இருந்து phone வந்தது உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்று எனக்கு என்னமாக இருந்தது தெரியுமா உன்னை போக விடாமல் அதனால்தான் late பண்ணினேன் பிறகு பார்த்தால் நீ கீழே கீழே விழுந்துவிட்டாய் நான் ரொம்ப பதறி விட்டேன் என்றான் அப்படியா என்று கண்களை விரித்தாள் அப்படியேதான் என்று தன் கைகளை விரித்தான் விழுந்தவளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு sorry டா உன்னை அடித்து விட்டேன் இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும் என்றான் அங்கே இருவருக்கும் இடையே காற்று போகக் கூட இடமில்லாமல் இருவர் மனமும் சங்கமித்தது சங்கமம் நாவல் முடிவடைந்தது ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரமணி தமிழ். entertainment என்பது ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நம்மளுடையே பொழுதுபோக்கு எப்படி லாம் போக்குறது தான் entertainment னு சொல்லுவாங்க entertainment என்பது movie sports சு

அப்போலாம் வந்து ம் ball விளையடு வாங்க throwball volleyball cricket இது எல்லாம் விளையடு வாங்க ஒவ்வெரு ஒருத்தருக்கு சிலருக்கு கபடி cricket இந்த மாறி ஒவ்வெருத்த வங்கலுக்கும் ஒவ்வெரு மேல interest இருப்பாங்க இது இதுஎல்லாம் விளையாண்டு அவிங்களுடையே entertainment டு பண்ணிக்கு வாங்க அந்த காலத்துல இருக்குற வங்கலாம் entertainment காக கில்லித்தாண்டு பச்சைகுதிர பல்லாம் குழி தாயம் இந்த மாறி எல்லாம் விளையாடுவாங்க அவங்களுக்கு அதுதான் entertainment அஹ இருந்துச்சு இப்போலாம் இந்த விளையாட்ட யாரும் அதிங்கம் விளையாடுறது இல்லை

நானும் அதுதான் பண்ணுவ phone பேசிட்டே இருப்பன் அப்பறம் என் friends யாரவது கூட வந்த அஹ் வெளில போய்டுவன் வெளிய போய் ஜாலியா enjoy பண்ணிட்டு சுத்திட்டு அஹ் அப்படி enjoy பண்ணுவன் அப்படி entertainment பண்ணிகுவ வெளிய போறதுலாம் எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்பறம் ஒரு சிலர்க்கு drawing பண்றது ஒரு entertainment writing பண்றது ஒரு entertainment நம்ம age ல இருக்குறப்பே நம்ப நம்ப school days ல விளையாண்டுருப்போம் ல கபடி கொக்கோ ஐஸ் பாய் இந்த PET period விளையாடுவோம்ல ஐஸ் பாய் throw ball volley ball அப்பறமேட்டு நெறைய சொல்லிட்டே போலாம் இந்த மாரி எத்தன விளையாட்டு விளையான்றுப்போம் அதுலான் ஒரு entertainment தான் ஓடி புடிச்சி விளையாடுரதுலான் ஒரு entertainment தான் ஐஸ் பாய் விளையாடுரதுலான் இப்படி விளையான்டுட்டே இருப்போம் அப்போலாம் carrom board டு chess ட நம்ம வேலைலாம் முடிச்சிட்டு மீதி இருக்குற time ல நம்ம entertainment எப்படி பண்றது அப்டிங்குரத்துக்காக carrom board டு chess இந்த மாறிலான் நா கூட அந்த மாறிலாதான் entertainment பண்ணிக்குவோம் அப்பறம் எங்க வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருக்குற அதுகூட dance ஆடுறது singing பண்றது இப்டியெல்லாம் என்னோட entertainment போகும் அப்பறம் மேட்டு வந்து எங்க வீட்டுகிட்ட செடி எல்லாம் இருக்கு அந்த செடிக்கு தண்ணி ஊத்துரது அந்த செடிய பராமரிக்குறது இப்படி எல்லாம் கூட நா entertainment பன்னுவன் எங்க பாப்பா கு makeup போடுறது hairstyle பண்றது இப்படியெல்லாம் கூட entertainment பண்ணிக்குவேன் இப்படிதான் விளையாடனும் அப்டிண்ட்டு ஓடி புடிச்சி இந்த வயசுலயும் கூட விளையாடுவன் childhood days ல ஐஸ் பாய் விளையாடுறது கொக்கோ விளையாடுறது நொண்டி இதுலான் விளையாண்டுருக்கோம் அதலான் ஒரு entertainment தான் இப்போலான் அந்த chance கிடைக்குறது இல்ல இருந்தாலும் அந்த விளையாட்டுலா ஒரு entertainment தான் எங்க வீட்டுல இருக்குற அஹ் விளையாட்டு என்ன வேணாலும் விளையாடு பொம்ம வச்சிலா கூட இப்போ கூட entertainment பண்ணி விளையாடுவோம் அப்பறம் மேட்டு உம் இப்டிலாம் விளையாண்டு அப்பையும் entertainment ஆகலான machine இருக்கு தைய தையல் machine இருக்கு அதுல துணியல்லாம் கூட தச்சி பாப்போம் design design அ ஏதாவது ஒன்னு entertainment கு ஏதாவது ஒன்னு பண்ணிடே இருப்போம் இன்னொன்னு entertainment எனக்கு என்னன்னா முக்கியம்மா சீரியல் TV ல சீரியல் பாக்குறது எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுதான் என்னோட entertainment டே first அதுக்கு அப்பறம் மேட்டு சமைப்பன் சமைகுரதுனா அது வேலையே செய்யமாட்டன் ஒரு entertainment காக snacks அஹ் குட்டி பாப்பகாக எதாவது prepare பண்ணி prepare பண்ணி அந்த மாரிலான் entertainment பன்னிப்பன் என்ன அது அப்பரம் எங்க பாப்பா கூட விளையாடுவேன் அப்பறம் பக்கத்துக்கு வீட்டுல இருக்குறவங்க கிட்ட பேசிட்டே இருப்ப phone பண்ணிஎல்லாம் என் friends கிட்ட பேசிட்டே இருப்ப இதுலான் தான் என்னோட entertainment அ இருந்துச்சி அப்பறம் chat பண்றது அ அதுலான் கூட entertainment தான் அப்பறம் நொண்டி விளையாடுறது அ ஓடி புடிச்சி விளையாடுறது இதுலான் ஒரு entertainment தான் சொல்லாம் செடி கூட செடியலாம் வளக்கலாம் புதுசு புதுசா குட்டி குட்டி செடியல்லாம் வாங்கிட்டு வந்து கூட செடி நட்டு time இருக்குறப்ப அதுலாம் பன்னுவேன் அது வந்து ஒரு வேல அப்டின்லாம் செஞ்சி நெனச்சிலாம் பண்ண மாட்டன் ஒரு entertainment காக இதுலான் செய்யலாம் அப்டின்ட்டு அதலா செய்வன் வீட்ட அலங்காரம் பண்றது entertainment ஆவணும் இங்குரத்துகாக என்ன வேணாலும் பன் அது வந்து அத ஒரு வேலைய நெனச்சி பொழுது போகல இதுலான் செய்யலாம் இதுவும் ஒரு ஜாலி தான ஒரு entertainment தான அப்டிண்ட்டு நம்ம எதுவேனாலும் செயலாம் இப்டிலாம் தான் நம்ம ஜாலியா timing ங்க spend பண்றோம் இந்த மாரி தா ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு மாறிதா phone பேசறது விளையாடடுறது friends கூட ஜாலிய இருக்கறது இதலாம் ஒரு entertainment தா அப்றம் ஓடி புடிச்சி விளையாடுரதுலாம் ஒரு interesting காண விளையாட்டுதா ஐஸ் பாய் விளையாடுரது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு entertainment இப்போ வந்து நம்ப வெளியில போறோம் ஜாலி இருக்கும் movie போலாம் அதுவும் வந்து ஒரு entertainment தா தெரியாததுலாம் கத்துக்கலாம் அதுவும் ஒரு entertainment தா singing பண்ணலாம் அதுகூட ஒரு entertainment தா நமக்கும் entertainment மாதிரி இருக்கும்ல நாலா dance இப்போ கூட dance ல ஆடுவ கத்துகுரா மாதிரியும் ஆச்சி ஒரு entertainment தான அதுலம் நம்ப அவங்க அது சொல்லுவாக இது சொல்லுவாங்க நம்ப நினைக்க தேவ இல்ல எப்டி இருந்தாலும் நம்பலோட time spend பண்ணிக்கலாம் entertainment ட நம்ப எப்படி வேணாலும் use பண்ணிக்கலாம் ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்குற வயசுல ஜாலியா இருக்கணும் இப்போ அதுக்குனு வயசுலா இல்ல carrom board யாரு வேணாலும் விளையாடலாம் chess யாரு வேணாலும் விளையாடலாம் பல்லாங்குழி நெறையா விளையாட்டு இருக்கு இந்த மாதிரி entertainment காக எதுவேனாலும் விளையாடலாம் ஜாலி யா இருக்கலாம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்குற குட்டி பொண்ணுங்க குட்டி பசங்க கூட லாம் விளையாட்டு

அதுவே வந்து ஒரு entertainment டு அதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க cricket கபடி இதலாம் வந்து அவங்களுக்குலாம் அதுல interest டு நா தாயம் லா கூட விளையாடுவோம் தாயம் ஒரு interest டா இருக்கும் அவங்கல இந்த காய் இந்த இந்த காய் இந்த எடத்துல வைக்கணும் ய் இந்த எடத்துல வைக்கணும் அப்டி இண்ட்டு ஒரு ஜாலியான விளையாட்டு தா அதுலாமே ஓடி புடிச்சில ஏய் நீ புடி நா புடி அப்டி இண்ட்டு ஓடி புடிச்சி விளையாடறது ஒரு interest கான விளையாட்டாதா இருக்கும் ஜாலியா இருக்கும் எல்லார்

நமக்கு புடிச்சத பாடுறது அப்றம் ஒரு singing ங்க கேட்டுகிட்டே dance ஆடுறது அது எல்லாமே ஒரு entertainment தா ஜாலியா இருக்கும் நம்ப school days ளையும் அப்டிதா இருந்து இருப்போம் படிகர்த்து மட்டுமே ஒரு இதா இல்லாம PETperiod லா கிடைக்க குள்ள விளையாடறது ஜாலியா இருக்கறது dance ஆடுறது singing பண்றது இது எல்லாமே ஒரு entertainment தா இருந்துச்சி இப்போவும் அப்டி தா எனக்கு எனக்கு நா வீட்ல வேல செய்யரத விட entertainment டா இருக்கறது அதாவது சீரியல் singing dance சு இந்த மாதிரி மத்த வேல செய்யறத விட என்னோட entertainment timing தா அதிகமா இருக்கும் அதனால நா நா ஜாலி யா இருப்ப carrom board chess ஆனா அதுலா இப்போ கொஞ்சம் miss பண்ற என்னோட school days ல அது ரொம்ப important னா இருந்துச்சி entertainment நா என்னக்கு chess carrom இதுலதா ஒரு interest டா இருந்துச்சி அப்றம் எங்க பாப்பாவும் அப்டிதா விளையண்டுடே இருக்கும் dance ஆடிட்டே இருக்கும் அது கூட சேந்து நானும் அதா எல்லாமே பண்ணுவ dance ஆடுவ பாட்டு பாடுவ இது எல்லாமே நானும் பண்ணுவ school days ல இருந்தா மாதிரி இப்போவும் அந்த அளவுக்கு இல்லனாலும் ஆனா இப்போ லைட்டா ஜாலி யாதா இருக்க அதா மாதிரி நம்பலோட entertainment டும் நம்ப லோட life ல ஒரு important ஏனா work க்கு work னு work tension லையே இருக்க கூடாதுல ஒரு ஜாலியா காக எப்டி வேனாலும் விளையாடலாம் பாட்டு பாடலாம் dance ஆடலாம் drawing பண்ணலாம் நமக்கு புடிச்சத எழுதலாம் அஹ் நம்போலோட இதுக்காக dairy எழுதுற habbit நெறையா பேரு இருகாங்கல காலையில இருந்து என்ன நடந்துச்சி இது பண்ணி இருந்தா நல்ல இருந்து இருக்குமே இப்படி எழுதி கூட பாக்றது கூட ஒரு entertainment தா இந்த மாதிரி ஒரு ஜாலி ஜாலியா இருகர்த்துலாம் ஒரு entertainment தா நம்ப friends வந்தா அவங்க கிட்ட ஜாலி யா இருக்கலாம் இருக்குற வயசு வரைக்கும் ஜாலியா இருகர்துலா ஒரு entertainment டு life ல work க்கு இந்த pressure இதுலையே மட்டும் இருக்க கூடாது ஜாலியா entertainment டடா இருந்தாதால கொஞ்சம் health தும் நல்லா இருக்கும் நாம்பளும் நாம்பளும் கொஞ்சம் free இருக்கலாம் happy யா இருக்கலாம் அப்டினா entertainment ஓட நல்ல ஜாலி யா இருக்கலாம் அப்டின்னு சொல்லலாம் அப்டிமேட்டு நா எங்க பாப்பா கூடாதா நா ரொம்ப ஜாலி யா இருப்ப entertainment பண்றதே எங்க பாப்பா கூடதா குட்டி பொண்ணு எங்க பாப்பா பேரு ஜாலி யா இருக்க வேண்டிதா விளையாட்ற வயசுல விளையாட வேண்டிதா TV பாக்றது இது எல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஜாலி யா enjoy பண்ணலாம் entertainment இங்கர்து life ல ஒரு important அப்டின் தா னா சொல்லுவா ஆஹ் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சுவாசிச்சு பத்து நாளைக்கு மேல ஆச்சுங்க ஆஹ் ஆமா நான் பேச இப்ப பேசப்போறது வந்துட்டு நம்ம இந்தியால இந்தியாவைச் சேர்ந்த ஆஹ் கொச்சி உம் கேரளாவை சேர்ந்த கொச்சி மாநகரத்துல இருக்கிற பிரம்மபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்தை பத்திங்க ஆஹ் இந்த பிரம்மபுரத்துல வந்துட்டு கழிவு உள் உள்வைப்பு கிடங்கு அப்படிங்கிறது இருக்கு அதுல வந்து தீ பிடிச்சு ஆஹ் அந்த தீயினால வந்த மாசுக் காற்று மாசுக் காற்றுனால புகை மண்டலமாகிய அந்த இடம்

இது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த இடத்துல வந்துட்டு ஆஹ் எல்லாமே புகை மூட்டமா போச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பத்து நாளாச்சு இந்த சம்பவம் நடந்து இருந்துமே வந்துட்டு முக்காவாசியான தீயைத்தான் வந்துட்டு இப்பவுமே அணைச்சிருக்காங்கலாமாம் இனியும் வந்துட்டு காவாசியான தீ வந்து அணையாமையே இருக்குது அதுக்காக நம்ம தீயணைப்பு அஹ் துறை வந்து ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்காங்க அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு வேண்டி ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சம்பவம் இது ஏன்னா நம்ம டெல்லியிலதான் வந்துட்டு மாசுக்காற்று இது எல்லாமே பார்த்திருப்போம் கேரளா அப்படின்னாவே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து மனசுல வர்ற ஒரு விஷயம் என்னன்னா சுத்தமான காற்று இயற்கை சூழல் ஆஹ் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கிற ஆஹ் இயற்கை இது எல்லாமே வந்துட்டு நம்ம கேரளா அப்படின்னு கேட்டாவே இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது அங்கே வசிக்கிற எல்லா மக்களுக்குமே ரொம்ப இடையூறு பண்ணின ஒரு விஷயம் இந்த ஒரு மாசுக் காற்றுனால அங்கே நிறைய நோய்கள் வர்றதுக்கான உம் அறிகுறிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற மக்களை எல்லாமே வந்துட்டு வேறு இடங்களுக்கு வந்துட்டு மாத்திட்டு இருக்காங்க அஹ் மாத்தியிருக்காங்க அஹ் அங்க அந்த ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிரம்மபுரம் அப்படிங்கிற அந்த பக்கத்துல இருக்கிற பக்கத்துல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு வேற இடங்கள்ல வந்துட்டு மாத்தி ஆஹ் வ~ மாத்தி இருக்குறதுக்கு வந்துட்டு ஆஹ் நம்ம சேனைகள் எல்லாம் வந்து வந்து மாத்தி வசிக்க வச்சிருக்காங்க ஆஹ் இது ரொம்ப பெரிய கவலைக்கிடமான விஷயம் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மாசுபட்ட காத்த வந்துட்டு சுவாசிச்சா சீக்கிரமாவே வந்துட்டு நோய் நொடிகள் வர்றதுக்கு ரொம்ப ஆஹ் அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது இது வந்துட்டு இது இது இந்த ஒரு செய்தி வந்துட்டு எப்படி இருக்குன்னா நம்மளோட இந்தியா நம்ம கேரள மாநிலம்னுட்டு இல்ல நம்ம இந்தியாலயே வந்துட்டு இந்த கழிவு உம் மேம்பால் மேம்~ மே~ management அப்படிங்கறதும் ஆஹ் நம்ம disaster management அதாவது நம்மளோட அஹ் ஏதாவது ஒரு அவசரம் ஒ~ அவசரமான ஒரு அஹ் கட்டத்துல வந்துட்டு மேல் நடத்துறது வந்துட்டு நம்மளோட ஆஹ் நாடு இன்னுமே வந்துட்டு நிறையா முன்னேறணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அறிகுறி இந்த ஒரு விஷயம் ஏன்னா ஆஹ் ஒரு பத்து நாள் ஆச்சு ஆஹ் ஒரு தீய வந்து அணைக்கிறதுக்கு இனியும் தீய அணைக்கல அஹ் அந்த இடம் முழுக்~ முற்றிலுமே வந்துட்டு மாசுபட்ட மாசு நிறைந்த காற்று புகை மண்டலமா இருக்கு அந்த அந்த அந்த பக்கத்து பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகள்ல வந்துட்டு road ல கூட வாகனங்களால போக முடியலை பக்கத்துல அதாவது night ஒரு எட்டு மணி night ஒரு ஏழு மணிக்கு மேல காலையில ஒரு எட்டரை மணி வரைக்கும் சுத்தமாவே போக முடியாது ஏன்னா

ஆஹ் இதெல்லாமே வந்துட்டு ஏன்னா இது வந்துட்டு இப்போ இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் வந்துட்டு அரசா~ இந்த அரசாங்கம் வந்துட்டு கொச்சிமான் அஹ் கொச்சியில அந்த பிரம்மபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த முப்பத்தி மூணு ஏக்கர் இடம் வந்துட்டு வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி கழிவு உள் உள் வ~ உள் கிடங்கு தொடங்குறதுக்கு வந்துட்டு அஹ் வாங்கி இருக்காங்க வாங்கி வாங்கினாலும் கூட அங்க இருக்கிற மக்கள் வந்து இதை அனுமதிக்காததுனால அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் வந்துட்டு இதுக்கான ஒரு

அஹ் அப்புறப்படுத்தனும் அதை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கற யுக்தியெல்லாம் சொல்லிக் கொடுத்துதான் வந்துட்டு இதை வந்து தொடங்கி இருக்காங்க இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் இதில் இதை ப~ செய்ய முடியாமல் நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலையும் வந்துட்டு ஆஹ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற கழிவுதான் வந்துட்டு இந்த பத்து நாள்ல வந்துட்டு எரிஞ்~ க~ தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மு~ முன்னூத்தி அறுபது டன் வந்துட்டு கழிவுகள் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு போய் தேக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்துன்னா ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபது டன் ஆஹ் கழிவுகள்னா அப்ப இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு கழிவுகள் அங்க வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க இதை வந்துட்டு நம்ம வந்து க~ ஒரு சரியான முறையில வந்துட்டு கழிவுகளை வந்துட்டு ஆஹ் அழிக்காததுனால வந்த ஒரு நிலைப்பாடு ஏன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் இது ஏன் இப்படின்னா ஐந்நூறு டன் வந்து முன்னூத்தி அறுபது டன்ல இருந்து ஐந்நூறு டன் வந்துட்டு ஒரு நாளைக்கு அஹ் approval வேணும் அப்படீன்னு வந்துட்டு அரசாங்கம் இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் கெடையாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஹ் இது ஏன் வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு பெரிய அளவுல வந்து இது பாதிப்பு வந்திருக்கு அப்படீன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இதிலிருந்து வந்துட்டு ஆஹ் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க எதுக்குன்னா இந்த கழிவுல இருந்து வந்துட்டு நம்ம மின் ஆஹ் மின்~ மின்~ மின்னஞ்சல் அதாவது மின்னஞ்சல் ஆஹ் இது electricity create உருவாக்கறதுக்கு வேண்டிட்டு வந்துட்டு மின் உற்பத்தி செய்யறதுக்கு வேண்டிட்டு ஒரு கிடங்கு வந்துட்டு ஆஹ் அங்க வந்து வைக்கப் போறாங்களாமாம் இதுக்கு வந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து நிதி உதவி நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அரசாங்கம் இதை வந்துட்டு அஹ் இந்~ அதுக்கான அந்~ அஹ் அத ஒதுக்~ அந்த ஒதுக்கீடு பண்ற பண்ண அந்த இதுக்கான அந்த ஒரு உள் கிடங்குல வந்துட்டு ஆஹ் இருக்கிற ஒரு

அந்த அந்~ அந்த இடத்துல தேக்கப்பட்ட அந்த ஒரு plastic வந்து எரிஞ்சு பக்கத்துல இருக்கிற கழிவுகள்ல எல்லாமே வந்துட்டு அஹ் பரவி இதான் வந்துட்டு இந்த ஒரு கவலைக்கிடமான ஒரு சம்பவம் நடந்தது வந்துட்டு அதனால இது வந்துட்டு எப்படின்னா அஹ் இது வந்து இதுல வந்து நிறையா என்ன சொல்றது நிறைய வந்துட்டு நிறைய இது மனிதர்களோட ஒரு அசாதாரணமான ஒரு செயல்னால ஏற்பட்டதுதான் முற்றிலும் முழுக்க முழுக்க முற்றிலும் வந்துட்டு மனிதர்களோட வந்துட்டு ஒரு அசாதாரணமான ஆஹ் அதாவது அவங்க வந்து காசு சம்பாதிக்கணும் இதுல இருந்து அப்படிங்கறதுக்கான ஆஹ் ஒரு செயல்னால ஒரு நாளாதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு முதல் காரணம் வந்துட்டு இது இந்த ஒரு இதுல வந்துட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து ஒழுக்கமா அந்த ஒரு கழிவு கிடங்கை வந்து ஒழுக்கமா வந்துட்டு dispose பண்ணாததுக்கான காரணம் இது முற்றிலுமே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னாளைக்கு வரைக்கும் கழிவுகளை வந்துட்டு தேக்கி அதனால வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் இதிலேயே வந்துட்டு நம்மளோட நாடு வந்துட்டு எவ்வளோ ஆஹ் முன்னேற வேண்டும் அஹ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு இது இந்த ஒரு சம்பவத்திலேயே தெரியுது இனியும் ஒரு சம்பவம் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காமலும் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம கண்டிப்பா வந்துட்டு நம்ம அரசாங்கம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நல்லா ஆராய்ஞ்சு அஹ் இனிமே நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வராம இருக்குறதுக்காக என்ன பண்ணலாம்

hello இது ரிப்பிள் gift shop தான hello ஆஹ் நீங்க யாரு பேசுறீங்க? நான் வந்து பூஜா பேசுறேன் எனக்கு ஒரு gift order பண்ணனும் அதுதான் உங்க ID ய insta ல இருந்து எடுத்தேன் அதுல உங்க number இருந்தது bio ல அதை பார்த்து உங்களுக்கு call பண்ணி இருந்தேன் பண்ணேன் ஆஹ் okay madam நீங்கஇப்ப எப்படி insta ல எங்க ID மட்டும் பார்த்தீங்களா இல்ல வேற எல்லா ID யும் பார்த்து suggestion க்காக வந்தீங்களா? இல்ல mostly நிறைய ID பார்த்தேன் but இந்த ID ல gift collections ரொம்ப different ஆவும் பார்க்க அழகாவும் இருந்தது அதனால இதுல call பண்ணி கேட்கலாம்ன்ட்டு உங்களுக்கு call பண்ணேன்

எனக்கு ஒரு wallet அந்த மாதிரி different types அந்த மாதிரி ஏதாச்சு ஓ wallet okay ஆஹ் ஏதாவது idea இருக்கா madam wallet இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது idea இருக்கா? ஆஹ் நீங்க நிறைய wallet போட்டுருக்கீங்க அதுல mostly நிறைய நிறைய symbols அந்த மாதிரி இருக்கு but நான் இன்னொரு ID ல வந்து ஒரு மாதிரி print இப்ப ஒரு photo கொடுத்தாங்கனா ஒரு print பண்ணி தந்~ இருந்த மாதிரி ஒரு wallet இருந்துச்சு அதை பார்க்க நல்லா இருந்தது அந்த மாதிரி நீங்க பண்ணி தர முடியுமா?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

brown, black, grey அப்புறம் ஒரு orange color madam இப்போ நீங்க சொல்றது gents க்கா இல்ல ladies க்கா தான் madam உங்களுக்கு gents வேணுமா இல்ல ladies வேணுமா madam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

sample okay இருக்குது இப்போ அனுப்பவா இல்லை பிறகு அனுப்பவா? ஆஹ் அப்புறமா அனுப்புங்க but வாட்ஸ்ஆப் number note பண்ணிக்கிறீங்களா?

nine four

two seven

nine one nine one okay madam நான் சொல்றேன் correct ஆன்னு பாத்துக்கோங்க

ஆஹ் madam next

ஆஹ் okay

ஆஹ் okay madam correct உ இந்த number க்கு நீங்க வாட்ஸ்ஆப் பண்ணிடுங்க அந்த image அ ஆஹ் okay அனுப்புறேன் madam உங்களுக்கு அந்த photo எதாவது edit எதாவது பண்ணனுமா different ஆ edit லாம் பண்ண வேண்டாம் நான் தர picture அது~ அந்த இப்ப ஒரு brown color wallet னா black color ல print பண்ணி மட்டும் தரணும் ஆஹ் okay sure ma'am brown ல black color print இருக்கணும் அப்படித்தானே?

ஆஹ் okay பண்ணிடலாம் madam ஏதாவது caption ஏதாவது போடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம் நீங்க எதாச்சும் idea வச்சிருக்கிறீங்களா?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

அது problem இல்ல madam நீங்க நாளைக்கு evening க்கு உள்ள கூட quotes நீங்க வந்து தேடி சொல்லிக்கலாம்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

okay birthday okay madam அதுல name என்ன name போடணும் name ஏதாவது போடவேண்டியது இருக்கா?

okay madam okay ஆஹ் இது வந்து உங்களுக்கு எப்ப deliver பண்ணனும் morning or evening இல்லேன்னா நாங்க வந்து birthday க்கு முந்தின நாள் night ten to twelve o'clock கூடனாலும் delivery பண்ணுவோம் madam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 ஆமாம் madam எங்களோட ஆஹ் shop ல அது available தான் madam நீங்க என்ன time சொல்றீங்களோ correct ஆ அந்தந்த time க்கு போய் delivery பண்ணிடுவோம் madam ஓ கேக்க நல்லா இருக்கே அப்ப na~ night பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது correct ஆ time க்கு வந்துடுவீங்களா? ஆஹ் உங்களுக்கு என்ன~ நீங்க என்ன time fix பண்றீங்களோ அந்த time க்கு correct ஆ cake அவங்க கையில இருக்கும் madam வேணும்னா நீங்க எங்களோட reviews லாம் check பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்~ நிறைய பேருக்கு experience இருக்கு இதுல and நல்லாவும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க surprise னா இது தான் madam surprise நாங்க எங்களோட idea வே அதுதான் correct ஆ surprise ஆ கொண்டு போய் gift அ சேர்க்கணும் அப்படின்னு so correct ஆ போயிடும் madam அதுல எந்த ஒரு doubt மே இல்ல okay நீங்க சொல்றத கேட்கிறப்போ எனக்கும் வந்து okay ன்னு தோணுது night ஒரு correct ஆ twelve க்கு முன்னாடி கையில கிடைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் okay madam அப்போ ஒரு eleven fourty-five okay வா

ஆஹ் okay madam eleven fourty-five க்கு wallet ஆஹ் okay madam ஆஹ் black color க்கு print அப்படித்தானே? yes brown color well~ wallet black color ல print ஆஹ் okay madam ஆஹ் photo ல எத்தனை பேர் இருப்பாங்க photo ல single pic தான் ஆஹ் okay madam okay ஆஹ் because நிறைய பேரு include ஆகி இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்க special rate போடுவோம் so அதனால just clarification க்காக தான் கேட்டேன் இல்ல இல்ல ma'am single pic ஏ போதும்

wallet rate வந்து six hundred madam six hundred single pic க்குகே six hundred ஆ ஆமாம் madam அஹ் ஏன்னா pure leather ல நாங்க make பண்ணுவோம் single pic க்குக்கே six hundred madam okay ma'am okay six hundred okay தான் ma'am ஆஹ் okay நீங்க வேற ஏதாவது ஆஹ் வேற ஏதாவது special ஆ நீங்க cake ஏதாவது order பண்ண விரும்புறீங்களா? ஆமாம் cake க்கு வேற ஒரு ID பார்த்து வச்சிருக்கேன் அங்க order பண்ண கொடுக்கணும் ஓ okay madam ஆஹ் good to hear but எங்களோட shop லயுமே நாங்க cake available பண்றோம் madam அதுவுமே surprise ஆ அவங்களுக்கு போய் reach ஆகுற மாதிரி arrange பண்ணுவோம் so உங்களுக்கு அதுல இஷ்டம் இருக்குதா?